ஒரு கிளாஸ் ரூம் மாரி இருக்கு.

லெஃப்ட் சைடுல ஏ பின்னாடி ஒரு கிரீன் கலர் கார்பெட் பெருசா விரிச்சுருக்காங்க.

ஸ்ட்ரைட்ட ஒரு ஏர்போர்ட் போர்டு போட்ருக்கு.

லெப்ட் சைட் கார்னர்ல ஒரு கார் ஒன்னு வருது.

முன்னாடியே ஒயிட் கலர்ல ஹட் மாரி ஒன்ருக்கு.

ம் ஆரஞ்சு கலர்ல ஒரு பைப் போய்ட்ருக்கு.

கேட்டுக்கு பச்ச கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இந்த ரோட்டுக்கு நேரா நறையா பைக்ஸ் அண்ட் கார்ஸ் பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

இங்க வந்து கார் வாஷ் பண்ணிட்ருக்காங்க.

பேக்ரவுண்ட்ல நெறைய ட்ரீஸ் எல்லா இருக்கு.

உக்காரத்துக்கு ஒரு ஒயிட் கலர் சேர் ருக்கு.

முன்னாடி ஒரு கிளாஸ் ஷோகேஸ் இருக்கு.

இதுல நெறைய கிராஸ் எல்லா இருக்கு.

இதுக்கு முன்னாடி ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க.

சில ப்ளூ கலர் பிள்ளர்ஸ் இருக்கு.

அந்தப் பாறையில் வந்து கீழ வாட்டர் ஃபால் ஆயிட்ருக்கு.

துல ஓடு போட்டு கவர் பண்ணிருக்காங்க.

மூணு பேர் கைலயு கிட்டார்ஸ் இருக்கு.